இறங்குனதுக்கு அப்பறம் தான் தெரியும் குச்சி இல்லன்னா நான் கீழயே வந்துருக்க மாட்டேன்னு

அவ்ளோ கஷ்டம் இல்ல குச்சி இருந்ததுனால கொஞ்சம் easy யா இருந்துச்சு குச்சி இல்லன்னா ரொம்ப கஷ்டம் தான்

பெருசா கஷ்டம் இருக்காது ஆஹ் ஆனா நீங்க ஒரு தடவை போகும் போது first time போகும் போது கஷ்டமா இருக்கும் இப்போ ரெண்டாவது time போனீயன்னா easy யா இருக்கும் பழகிரும் second time போகும் போது சுதர்சன் தெரியல நான் கேக்கல இன்னும்

விக்னேஸ்வரன் விக்னேஷ் குமார் வேணும்னா போயிருக்கேன்னு சொன்னான் ஆஹ் ஆமா ஆமா என் கிட்டயும் சொன்னான்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

ஆஹ் ஆமா விவேக் உங்களுக்கு

புதன்கிழமை தான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல கால் வலி ஆகிடுச்சினா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

சரி பவிஷ் நான் உனக்கு அப்பறம் கூப்பிடுறேன் ஆஹ் சரி விவேக்கு வணக்கம் அலாவுதீன் நல்லா இருக்கீங்களா அஹ் நல்லா இருக்கேன் அப்பா நீங்க எப்படி இருக்கீங்க அலாவுதீன் நான் ரோஸ்லின் பேசுறேன் நீங்க என்ன வேற யார் number ஓ நினைச்சுகிட்டீங்களா ஆப்பா இல்ல ரோஸ்லின் பேசிட்டிருக்கேன் அஹ் சொல்லுங்க ரோஷிணி இல்ல மறந்துட்டேன் கவனிக்கல அதனாலதான் உம் எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க நான் நல்லாருக்கேன் அதான் business தான் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படியா உங்களுக்கு business எப்படி போகுது நல்லா இருக்கா இப்போ அஹ் இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு அத~ இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு அதான் business பத்தி இதுக்காண்டிதான் சென்னைக்கு வந்திருக்கேன் அப்படியா சரி சரி நானே உங்கள்ட்ட business பத்தி தான் நிறைய idea கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்ப call பண்ணேன்

இல்லை என்ன மாதிரி business இந்த முன்னாடி brooms பண்ணீங்களே அதையேதான் பண்றீங்களா இல்லை வேற எதுவும் பண்றீங்களா இல்லை நம்ம இப்போதைக்கு இன்னும் அந்த brooms பத்திதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் business உ சரி okay okay எப்படி போயிட்டிருக்கு உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு அதான் அது விஷயமாதான் சென்னைக்கு அது விஷயமாதான் சென்னை போயிட்டிருக்கோம் ஓ அப்படியா சரி சரி எனக்குமே அத பத்தி கொஞ்சம் நிறைய சொல்லி கொடுங்க நானே உங்கள்ட்ட call பண்ணி கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்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 இல்லை நான் இப்ப brooms தான் வந்து நானும் business start பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் உங்கள்ட்ட idea கேட்போம்னு சொல்லிட்டு call பண்ணேன் எனக்கு வந்து இப்ப எப்படின்னா resellers ஆ இருக்கணும் நான் இப்ப wholesale ல இருந்து எங்கயாவது இப்ப உங்கள்ட்ட இருந்து வாங்கறேன்னு வையுங்க wholesale ஆ அதுக்கப்புறம் நான் இப்ப ஒரு பத்து கடைக்கு குடுக்கறமாதிரி எனக்கு அதனால அதைப்பத்தி full detail தெரியாது நீங்க full ஆ கொஞ்சம் explain பண்றீங்களா எனக்கு அஹ் சரி ரோம்யா பண்றேன் எப்படின்னா அந்த விளக்குமாறு business வந்து ஆறு ஏழு system இருக்கும்

அதுல ஒரு round model ன்னு சொல்லி ஒரு business மாதிரி இருக்கும்

அப்புறம் அதிலேயே double ஆ triple ஆ five D அதுல நாலு அஞ்சு system அங்க இருக்கும் சரி okay okay இப்ப ஒருவேளை இல்லை இல்லை எனக்கு doubt எல்லாம் நான் கேட்கிறேன் நீங்க ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க இப்போ ஒரு விளக்குமாறு செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்

ஒரு நிமிஷத்துல ஒரு விளக்குமாறு செஞ்சிடலாமா

என்ன இவ்வளவு ஆச்சரியமா சொல்றீங்க அவ்வளவு இதா~ வாங்கிடலாமா உம் வாங்கிடலாம் இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டையில வந்து இருநூத்தி இருபது விளக்குமாறு தயாரிக்கலாம் ஓ ஒரு மூட்டையிலே அது எங்க இருந்து வருது உங்களுக்கு எந்த ஊர்ல இருந்து வரும் அது இப்போ எங்க இருந்து வருதுன்னா அஸ்ஸாம் தெரியுமா அஸ்ஸாம்

அங்கே இருந்து சென்னை வரும் சென்னையிலே இருந்து நம்ம திருச்சிக்கு delivery ஆகும் ஓ சரி சரி அதிலே வெறும் அந்த விளக்குமாறோட அந்த இதுதான் இருக்குமா அது எந்த மரத்திலே இருந்து எடுக்குறாங்க

அஹ் அந்த மாதிரி வந்து நம்ம அஸ்ஸாம் போயிட்டு அவங்க கிட்ட ஆளுங்களை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி புல்லு நமக்கு வேணும் nice ஆ விளக்குமாறு செஞ்சு விக்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்டோம்னா ஓ சரி சரி full ஆவே நமக்கு வர்றது எல்லாமே புல்லுதான்

நீங்க அந்த புல்ல நமக்கு வேணும் எத்தனை மூட்டைன்னு கேட்டோம்ன்னா ஒரு மூட்டை வந்து ஆறாயிரம் ரூபாய்

அதுல வந்து நமக்கு ஒரு பத்து மூட்டைன்னா அந்த பத்து மூட்டை நம்ம காசு cash கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து lorry ல வந்து delivery பண்ணிருவாங்க

இப்ப பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம்ல ஏத்தி விட்டாங்கன்னா சென்னைக்கு வரும்

சென்னையில இருந்து நமக்கு வந்து திருச்சி வந்திருச்சுன்னா அந்த ஒரு மூட்டை பிரிச்சு அதுக்கு வந்து steel ன்னு சொல்லி ஒரு குழா வரும் ஓ okay okay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 அஹ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்ன்னா ஒரு விளக்குமாறு வந்து இப்போ வந்து எழுபது ரூபாய் வருது whole sale rate க்கு

இப்போ நம்மள்ட்ட வந்து நீங்க எழுபது ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னு வையுங்களேன் நான் இப்ப என் கடைக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அஹ் இப்ப நம்மட்ட எழுவது ரூவாய்க்கு வாங்குனீங்கன்னா wholesale நீங்க கொடுத்தீங்கன்னா எண்பது ரூபாய்க்கு தரலாம் பத்து ரூபாய் லாபம் வர்ற மாதிரி

அஹ் இப்ப அது நான் பேசறது வந்து அந்த round ஒரு model round model அந்த model எப்படி அந்த round model இப்ப சொல்லிட்டேன் அந்த எழுபது ரூவா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 அதிலேயே வந்து 3D ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் 3D குழா மூணு பட்டா அது மூணா உள்ளது அது எப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா நம்ம இருக்குல்ல

அங்க போய் அதுக்கு வந்து நிறைய system வாங்கணும் இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு wire வரும்

அதை வாங்கி நம்ம wire வந்து அது வந்து என்ன பண்ணும்னா பின்னனும் அது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

நம்ம பக்கத்துல local அ வாங்கிட்டு அது பின்னற மாதிரி வரும் அது வந்து triple ஆ நம்ம வந்து செஞ்சு பின்னி அதுக்கு வந்து model உருவாக்கணும்

அது எப்படி பாத்தீங்கன்னா ஒரு மூட்டைல வந்து இருநூறு piece செய்யலாம்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

இது எப்படின்னா நம்ம வந்து இது எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம வந்து உங்களுக்கு தருவோம்

அதை நீங்க local ல விக்கணும்ன்னா நூத்தி இருபது ரூபாய்க்கு விக்கணும் local ல வந்து எண்பத்தி அஞ்சு ரூவாய்க்கு விக்கிது நம்மோ உங்களுக்கு தருவோம் நீங்க அதுல local ல விக்கணும்ன்னா நூத்தி இருபது ரூபாய்க்கு விக்கலாம்

எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேக்கும் போது different ஆ இதுவும் ஒரு நல்ல business தானே அதுக்காகதான் உங்களுக்கு call பண்ண idea கேட்கலான்னு சொல்லிட்டு ஆமா இந்த மாதிரி business எப்படின்னு சொல்ல போனீங்கன்னா நம்ம ஒரு business இப்ப ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு அவங்களே வந்து ஆளுங்க வந்து தேடி வருவாங்க

நம்ம தேடி வந்து பேசினோம்னா நம்ம அவுங்கள்~ அவுங்கள்ட்டயும் போய் business பத்தி பேசலாம் இப்ப நம்ம ஒரு மூட்டை இரண்டு மூட்டை எடுத்தோம்ன்னா ஆறு ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி தருவாங்க நம்ம அதிக பச்சத்துக்கு வித்தோம்னு வைங்களேன் அவுங்க நமக்கு கம்மி பண்ணி தருவாங்க இப்ப ஒரு load ஏத்தணும்ன்னு வைங்களேன் அதுல முந்நூறு bundle இருக்கும்

ஆமா ஒரு lorry full ஆ அனுப்பி விடுவாங்க நம்மளை நம்ம correct ஆ business நடந்து போயிட்டோம்னா அவங்களை நம்ம நம்பி முன்னூறு bundle தருவாங்க

ஆமா நம்ம அவங்க கிட்ட correct ஆ பேசணும் அந்த அளவுக்கு அப்போ so நம்ம பேசிட்டு இருந்தது அந்த three D அது நம்ம எண்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்து நீங்க wholesaler அ வந்து தொண்ணூத்தி அஞ்சு ரூவாய்க்கு தரலாம் அதுக்கப்புறம் நீங்க அந்த மாதிரி கடையில ஒண்ணு ரெண்டு வேணும்னா நீங்க வந்து நூத்தி இருபது ரூபாய்க்கு வித்துக்கலாம்

இது ஒரு 3D அதுல சொல்ல போனீங்கன்னா five D இருக்கும்

ஆமா ங்க அதுல pipes இருக்கும் wire ம் இருக்கும்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 அது எப்படின்னா அதுல வந்து அஞ்சு இது அதுவும் pipe தான் அதுல வந்து நம்ம அஞ்சு இது சொருகிற மாதிரி இருக்கும் புல்லு

ஆமா அதுல ஒரு bundle ல வந்து நூத்தி எண்பது piece வரும் நூத்தி எண்பது

ஓ அந்த மாதிரியா அஹ் இது fiveC இருக்கறதுனால நம்ம ஒரு piece உங்களுக்கு வந்து நூறு ரூபாய்க்கு தருவோம்

ஆமா நீங்க அது wholesale rate க்கு வந்து நூத்தி பத்து ரூவா நூத்தி பதினஞ்சு ரூபாய் விக்கலாம் local விக்கணும்னா நம்ம நூத்தி முப்பத்தஞ்சு ரூவாய்க்கு விக்கலாம்

ஏன்னா அது வந்து ரொ~ அதுல அது நல்லா இருக்கும் அது five D இது கொஞ்சம் விசிறி மாதிரி இருக்கும் customer ட்ட நம்ம அந்த மாதிரி பேசினோம்னா அவங்களுக்கு அவங்களே பார்ப்பாங்க ஓ இது round இது 3D இது five D இது கொஞ்சம் பட்டையா இருக்கு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

இப்ப நமக்கு இது எல்லாத்துலயும் எது ரொம்ப useful ஆ இருக்கும் இதுல எல்லாமே useful ஆதான் இருக்கும் ரோஷிணி சில பேருக்கு round shape ஆ உள்ளது பிடிக்கும் சில

இப்போ நான் பேசிட்டு இருந்தது வந்து இது அஸ்ஸாம் இது கொஞ்சம் light ஆ சொல்லப் போனீங்கன்னா கொட்டுற மாதிரி இருக்கும் இந்த புல்லு எந்த புல்லு கொட்டும் அசாம் புல்லு அஹ் அஸ்ஸாம் இதுலயே வந்து nice புல்லுன்னு சொல்லி இருக்கும்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

எனக்கு ரொம்ப புடிச்சுருந்துச்சு நான் மறுபடியும் அங்கேயே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன் அதனாலதான் உங்கள்ட்ட அந்த மாதிரி நம்ம வந்து கேட்போம் இப்~ இப்ப அதான் நானும் சொல்ல வரேன் இப்ப நான் சொன்ன பாத்திங்களா அது கூட இப்ப நான் சொன்னேன் தெரியுமா nice பத்தி

இப்போ நான் சொல்ல வர்றதுதான் அந்த nice புல்லு இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா நம்ப ஒரு கடையில போய் வாங்குனோம் அது கொட்டாம நல்லா இருந்துச்சு அதுதான் அது வந்து nice புல்லு அதுவும் நம்ம வந்து ready பண்றோம்

இப்போ வந்து அது சொல்ல போனீங்கன்னா அந்த round அதுக்கு எழுபது ரூபாய் சொல்லியிருந்தேன்ல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

அஹ் கொட்டாம இருக்கும் அது நம்ம வந்து நாலு அஞ்சு மாசம் use பண்ணிக்கலாம்

உம் இது வந்து nice அது வந்து நமக்கு கொட்டும் இது வந்து அவ்வளோக்கா கொட்டாது shi~ ஆ இருக்கும் super ஆ இருக்கும் இது நல்லா இருக்கும்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 இது வந்து நமக்கு வந்து சொல்லபோனின்னா சிலாங்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கும் சிலாங்

அது வந்து ஊட்டி பக்கத்துல இருக்கு ஊட்டியிலிருந்து சொல்ல போனீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் three hours ஆகும்

ஆமா இல்ல இப்ப நம்ம அங்கிருந்து direct ஆ போனாலும் சரி இல்ல அங்கிருந்து நமக்கு தெரிஞ்சவங்க இருந்து நம்ம இங்கிருந்து call பேசி இந்த மாதிரி நம்ம nice புல்லு வேணும் மூணுபுல்லு மூணு bundle இல்ல அஞ்சு bundle வேணும்னா அவங்க நமக்கு வந்து அனுப்பி விடுவாங்க அங்க இருந்து நமக்கு சென்னை வரும்

அஹ் அங்க சென்னையில இருந்து பேசி நமக்கு திருச்சி வந்துரும் எல்லாருக்கும் எல்லா வந்துச்சுன்னா நம்ம வண்டி எடுத்துட்டு போய் ஏத்திட்டு வந்துரலாம் அப்படிங்களா சரி சரி பரவாயில்லை இது கூட நல்லா இதாதான் இருக்கு இப்போ அது நம்ம ready பண்ணா ஒரு மூட்டையிலே அதுவும் இருநூத்தி பத்து piece இருநூறு piece ஏன்னா அதுக்கு வந்து புல்லு கொஞ்சம் கூட வைப்போம் ஏன்னா nice ல சில பேருக்கு வந்து கொட்டுது வீணாயிடுது சீக்கிரமா உடைச்சிருதுன்னு சொல்லுவாங்க so நம்ம அவங்களுக்கு நல்ல விளக்கமாறு தரணும்னா கொஞ்சம் புல்லு வந்து கூட வச்சு தரணும் அந்த nice shape கொஞ்சம் ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் ஒரு வருஷத்துக்கு use பண்ணறமாதிரி அதனால நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் நல்லதா செஞ்சு தரணும்னா ஒரு மூட்டையில வந்து நூத்தி எண்பத்தி அஞ்சு piece வரலாம் நூத்தி தொண்ணூறு வரலாம்

இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா இருநூத்தி இருபது கிராம் ஒரு புல்லுல வச்சோம்னு வைங்களேன் ஒரு pipe ல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

அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லதா தரணும்னா இருநூத்தி ஐம்பது புல் வச்சோம்ன்னா ஒரு நூத்தி எண்பத்தி அஞ்சு piece வரும் அடர்~ அடர்த்தியா கொஞ்சம் இருக்கும் நல்லா இருக்கும் புடிக்கிறதுக்கும் handle with care நல்லா இருக்கும் ஓ சரி சரி கொஞ்சம் weightless ஆ இருக்கும் நல்லா அஹ் weightless ஆ இருக்கும் அதனாலே வந்து அந்த புல்ல நூத்தி எண்பத்தி அஞ்சு piece வரும் அத நம்ம எவ்வளவுக்கு விக்கலான்னா எண்ணு~ எம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு விக்கலாம் அந்த round pipe

இப்போ 3D வந்து nice ல வராது அது வந்து அசாம்லதான் 3D வரும்

இதுல இப்ப nice ல சொல்லப் போனீங்கன்னா double ஆ இருக்கும் double pipe ங்கிறது ஒரு model இருக்கும்

அஹ் அந்த double model வந்து ready பண்ணா ஒரு piece அது தொண்ணூறு ரூவா வரும்